வணிகர்கள் அல்லது கடற்பயணங்கள் மூலம் கையாளும் வணிகர்களை சார்ந்தது இறுதிப் பயணம் சில்லறை வணிகம் பெரும்பாலும் கிராமத்திலிருந்து குக்கிராமத்திற்கு அலைந்து திரியும் பல வழிப்பறி வியாபாரிகள் அலைந்து திரிந்த துறவிகள் என்றால் அலைந்து திரிந்த துறவிகள் மற்றும் அலைந்து திரிந்த துறவிகள் இடையிலையும் ஆயர் தலையில் கொண்டு வந்தனர் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவு பயணம் minister கள் சுற்றுப்பயணம் செய்தல் மற்றும் பல்வேறு சிலுவைப் போர்களிலும் மற்றும் பிற போர்களிலும் ராணுவங்கள் வெகு தூரம் பரவின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

தங்கள் கல்வியின் ஒரு பகுதியாவது குறிப்பிடத்தக்க ஐரோப்பிய நகரங்களுக்கு செல்வது நாகரிகமாக மாறியது இது என்று அழைக்கப்பட்டது மேலும் லண்டன் பாரிஸ் லெனின் ஃப்ளோரன்ஸ் மற்றும் ரோம் போன்ற நகரங்களை உள்ளடக்கியது இருப்பினும் பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்தது குறைந்தபட்ச பத்தொன்பதாம் நூற்றாண்டில் railway வளையமை வளையமைப்பு வரும் வரை நேர் வழி பயணம் பெரும்பாலும் நிலவ பயணத்தை விட நிலப்பயணத்தை விட அதிக வசதியையும் வேகத்தையும் அளித்தது சுற்றுலாவுக்கான பயணங்கள் இந்த நேரத்தில் தொடங்கியது மக்கள் வேடிக்கையாக பயணம் செய்யத் தொடங்கினர் எனினும் பயணம் இனி கடினமாகவே அமையக்கூடும் என்பதை மக்கள் உணர்ந்தனர் போன்றவர்கள் ரயில்களும் hotel களும் ஒன்றாக முன்பதிவு செய்யப்பட்ட சுற்றுலா விற்பனை செய்வதன் மூலம் இதைப் பயன்படுத்தினர் வானூர்திகள் மற்றும் விமானங்கள் இருபதாம் நூற்றாண்டில் குறிப்பாக இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு விமானம் மற்றும் விமானிகள் இரண்டிலும் உபரியாக இருந்த நீண்ட தூரம் மேற்பரப்பு பயணத்தில் பங்கை அதிகம் எடுத்துக்கொண்டனர் இருபத்தி ஒராம் ஆண்டு நூற்றாண்டில் விமான பயணம் எங்கும் பரவிவிட்டது என்ற ஒரு பெண் இருபத்தியோரு வயதிற்கு முன்பே நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளுக்கும் விஜயம் செய்தார் மற்றும் இந்த பயணத்தில் பாதுகாப்பு முக்கியமான பங்காகும் காற்று பாதுகாப்பு பயண பாதுகாப்பை உறுதி செய்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை எடுப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது பாதுகாப்பான மற்றும் சம்பவம் இல்லாத பயணத்திற்கு வாய்ப்புகள் இருந்தன இருப்பினும் பயணிகள் சிரமங்கள் மற்றும் வன்முறைக்கு உள்ளாகலாம் பிற பாதுகாப்பு பரிசீலனைகள் ஒருவரையும் சுற்றுப்புறங்களை அறிந்திருப்பது குற்றத்தின் இலக்காக இருப்பதை தவிர்ப்பது ஒருவரின் passport மற்றும் பயண தகவல்களின் அங்கம் நம்பகமானவர்களிடம் விட்டுச் செல்வது நாட்டில் செல்லுபடியும் மருத்துவ காப்பீட்டைப் பெறுவது ஆகியவை அடங்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க போற தலைப்பு காய்கறிகள். தமிழருடைய பாரம்பரிய வகைக் காய்கறிகளும் அது செய்யும் வேலையையும் நீங்களே பார்த்து தெரிந்துகொள்ளுங்கள் ஆதிகாலம் முதல் இப்போது வரை தமிழர்கள் காய்கறி வகைகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாகக் கொடுத்து வருகின்றனர். மாமி உணவு வகைகளை அதிகம் உண்பதை விட காய்கறிகளை அதிகம் சேர்த்துகொண்டாலே அது எந்த ஒரு நோயையும் நமக்கு ஏற்படுத்துவது இல்லை என்பதை அப்போதே நமக்கு உணர்த்திய நம் முன்னோர்களை சற்று மறந்தேதான் போய்விட்டோம் விலை அதிகம் உள்ளக் காய்கறி மற்றும் பழங்களை விட நம் அலட்சியமாக நினைக்கும் சர்வசாதரணமாகக் கிடைக்கக்கூடிய சில காய்கறிகளை வாங்குவதால் நமக்குத் தீவிரமான பல நோய்களை கா~ கட்டுப்படுத்துகிறது அப்படியேயான காய்கறி வகைகளையும் அது செய்யும் வேலையையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து படியுங்கள் பச்சைமிளகாய் பச்சைமிளகாய் சூடு என்பதால் பெரும்பாலும் காய்களில் காய்ந்த மிளகாயை பயன்படுத்துகிறோம் பச்சைமிளகாய் பருக்களைக் குறைத்து சரும் சார்ந்த பிரச்சனைகளை நீக்குகிறது எனவே இதை தேவையன அளவில் உணவில் சேர்த்து கொள்வதால் நன்மை. கருவேப்பிலை சாப்பிடும்பொழுது கருவேப்பிலையை தனியாக ஒதுக்கிவைத்துவிடுவதால் பலருக்கு கருவேப்பிலையின் சத்து கிடைக்காமல் போய்விடுகிறது நீங்கள் சமைக்கும்பொழுது சமையலில் mixie யில் அரைத்து பொருட்களுடன் சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்து அரைத்துவிட்டால் போதும் அந்த உணவும் ருசிக்கும், கல்லீரல் மற்றும் கண் சார்ந்த நோய்களையும் தடுக்கும் முடி உதிர்வு விரைவாகக் குறையும். எலும்புச்சம்பழப் பழம், எலும்புச்சம்பழப் பழத்தை தினம்தோறும் உணவில் சேர்த்துக்கொண்டால் செரிமானத்திற்கு நல்லது பல் சார்ந்த நோய்களுக்கும் ஏற்படாமல் தடுக்கும் ப~ பாகற்காய், கொத்தவரை பாகற்காய் மற்றும் கொத்தவரைக்காய் சர்க்கரை நோயைக் குணப்படுத்தும் அற்புதமான காய்கறி வகைகள் ஆகும் இதனை வாரம் ஒருமுறையாவது கட்டாயம் சமைத்துப் பழகிக்கொள்ளுங்கள் இதனால் கிடைக்கும்போது நன்மைகளை வயதாகும்பொழுது நீங்கள் உணரலாம். இஞ்சி தினமும் கொதிக்கும் தேநீரில் இஞ்சியைத் தட்டிபோடு குடிப்பது உணவில் இஞ்சி அதிகம் சேர்ப்பதும் திருமணத்திற்கு உதவியாக இருக்கும் வாழைக்காய் வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ வயிற்றில் சிறுநீரக கல் உருவாக்கத்தை தடுக்கிறது இப்போது இந்த பிரச்சனையே நிறைய பேருக்கு வந்துகொண்டிருக்கு தொடர்ந்து இதனை உணவில் சேர்த்துக்கொண்டு வந்தால் சிறு கற்கள் கூட சிறுநீருடன் வெளியேறிவிடும் மேலும் சர்க்கரை நோயைக் கட்டுப்படுத்துகிறது அவரைக்காய் சுவாசப்பிரச்சனை இருப்பவர்களுக்கு அடிக்கடி அவரைக்காய் சேர்த்து வந்தால் உடலில் இருக்கும் oxygen அளவு அதிகரித்து நல்ல நிவாரணக் காண்பீர்கள். கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரிப்பை ஏற்படுத்தும் என்று பயந்து இதனை தவிர்கின்றனர். ஆனால் அனைவரையும் அச்சுருத்தும் cancer நோய் அடிக்கடி கத்திரிக்காய் சாப்பிடுபவர்களுக்கு வருவதில்லையெல வருவதில்லையாம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் ரத்தத்தில் இருக்கும் நச்சுகளை நீக்கி ரத்தத்தை சுத்தமாக்கும் தன்மை கொண்டுள்ளது எளிதாகக் கிடைக்கும் முருங்கைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நம் ஆயுளை கூட்டக்கூடியது. உருளைக்கிழங்கு, வாய்வு என்று ஒதுக்கிவைக்கப்படும் உருளைக்கிழங்கில் நோய்யெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆற்றல் இருப்பது பலருக்கும் தெரிவதில்லை இதனை சமைக்கும்பொழுது பெருங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து சமைத்தால் வாய்வு தொல்லை ஏற்படாது. வெண்டைக்காய் உடல் எடையை சீராக வைப்பதற்கு வெண்டைக்காய் உதவுகிறது. உடல்பருமானம் இருப்பவர்களுக்கு வெண்டைக்காயை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை வெகுவாக குறைந்துவிடும். பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இளமையில் வரும் கண்பார்வைக்குக் குறைபாட்டை எளிதாக சரிசெய்யும் ஆற்றல் கொண்டுள்ளது குழந்தைகளுக்கு அடிக்கடி பீர்க்கங்காய் சமைத்து கொடுப்பது நல்லது. புடலங்காய், சுண்டைக்காய் புடலங்காய் மற்றும் சுண்டைக்காய் சர்க்கரை நோயாளிக்கு அடிக்கடி சமைத்து கொடுத்தால் மிகவும் நல்லது சின்ன வெங்காயம், சின்னவெங்காயத்தில் இருக்கும் அற்புதமான மருத்துவ குணங்கள் சொல்லி அடங்காதவை எத்தகைய கொடிய நோயயையும் மட்~ தொற்றும் ஏற்படாமல் இருப்பதற்கு அடிக்கடி சின்னவெங்காயத்தை உணவில் தாரளமாக சேர்த்து வரவேண்டும். பெரியவெங்காயத்தை விட சின்னவெங்காயம் மிகுதியான ஆரோக்கியத்தைத் தரக்கூடியது வெள்ளரிக்காய் தண்ணீர் அருந்துவதற்கு சோம்பல்தனம் படுவதற்கு நீக்கப்படும் நோயே அனுபிச்சார்கல் அந்த நீர்கடுப்பு நோயில் இருந்து நிவாரணம் பெற தண்ணீர் குடிக்காவிட்டாலும் அடிக்கடி நீர் சேர்த்துள்ள வெள்ளரியை சாப்பிட வாருங்கள். நிலக்கடலை உடலில் சக்தி இல்லாததால் போல் உணர்தல் உடனே நிலக்கடையை சாப்பிட்டு வா~ வாருங்கள். உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் மேலும் நிலக்கடலை தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகளைக் கரைத்துவிடும். முட்டைகோஸ் மிகவும் விலையில் கிடைக்கும் முட்டைகோஸ் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து செரிமானத்திற்கு சிறந்த தேர்வாக விளங்குகிறது. மாங்காய் இதில் இருக்கிறது vitamin A மற்றும் நார்ச்சத்துகள் இணைந்துள்ளது. நன்மை வயிற்றுவலி மற்றும் சரும நோய் உள்ளவர்களுக்கு இதனை சாப்பிடக்கூடாது காரணம் சூட்டைக்கிளப்பிவிடும். பயன்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் செரிமானசக்தி அதிகம் உள்ளதால் இது பசி உணர்வைத் தூண்டும். அவரைக்காய் இரும்பு, புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது. நன்மை, மலச்சிக்கல், நீரிழிவு சம்மந்தமான நோய்கள் செரிமானப்பிரச்சனை உள்ளவர்கள் உட்கொள்வதால் நல்லது தீமை நார்ச்சத்து நிறைந்துள்ள இரவில் இவை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பயன்கள் உடலுக்கு தேவையான புரதச்சத்து வாரி வழங்குகிறது அத்திக்காய் இரும்புச்சத்து, சுண்ணாம்பு மற்றும் vitamin A நிறைந்துள்ளது. நன்மை மூல நோய் உள்ளவர்களுக்கு இதனை கு~ சாப்பிடலாம். ஆண்மைக்குறைவு உள்ளவர்களுக்கு சாப்பிடலாம் பலன்கள் மாதம் ஒருமுறையாவது அத்திக்காய் பெரி~ பெ~ பொறியல் சாப்பிடுவதன் மூலம் மலக்குடல் சுத்தம் செய்யப்படுகிறது, ஆண்மையை அதிகப்படுத்தும். புடலங்காய் vitamin A நன்மை நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு நல்லது. பயன்கள் நாக்கு சொன்னான் நானே வைக்கச்சொன்னேன் நானே நானே நானே நானே நான் வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆகியவற்றை குணப்படுத்தும். சுரக்காய் சுண்ணாம்புச்சத்து, நீர்ச்சத்து, புரதம் ஆகியவை நிறைந்துள்ளது. நன்மை அனைவருக்கும் பகலில் சாப்பிடலாம் தீமை சளி தொந்தரவு உள்ளவர்களுக்கு பயன்கள் ஆண்மை சக்தியை அதிகப்படுத்தும் பித்த~ பித்தப்பை போக்கும் சுரக்காய் விதையை தா~ சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட்டுவர ஆண்மை இழந்தவர்களும் ஆண்மை பெறுவீர்கள். பூசணிக்காய் கொழுப்பு மற்றும் புரதம் நிறைந்துள்ளது நன்மை மூலம் உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. தீமை நோயாளிகள், உடல் பருமன் அவர்கள், ஆஸ்துமா மற்றும் தலைவலி உள்ளவர்கள் இதனை உட்கொள்ளகூடாது பயன்கள் வயிற்றுப்புண், புண்ணை அகற்றும், உடல் எடையைக் கூட்டும், நரம்பு தளர்ச்சியில் இருந்து மீள உதவும். முள்ளங்கி முள்ளங்கி கிழங்கு சிறுநீர் பெருக்கம், குளிர்ச்சி உண்டாக்கும். இதன் இலை பசியை தூண்டி சிறுநீர் பெருக்கி தாது பா~ பல கொடுக்கும் சமைத்துண்ண நீர்தடை வயிற்று எரிச்சல் எ~ ஊதியான உடம்பு வாதம், வீக்கம், சுவாச கா~ காப நோய், இருமல் ஆகியவற்றை தீரும். முள்ளங்கி சாறு முப்பது millilitre காலை மாலை கொடுக்க சிறுநீர்க் கோளாறு, நீர்தாரைக்குற்றங்கள் நீங்கும்

beans, அவரை வகைகளை சேர்த்து beans நீரிழிவு மற்றும் இதய விதயமான தீவிரத்தை கட்டுப்படுத்தும் தன்மைகொண்டதாக உள்ளது தொடர்ந்து soya beans உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அது கொழுப்பை குறைப்பதுடன் ரத்தத்தில் glucose ன் அளவை கட்டுள்ளது வைத்திருக்கறது என தெரிந்து வந்துள்ளோம் beans எவ்வாறு நீரிழிவை, இதயநோயைக் கட்டுப்படுத்துகிறது என்பதை தற்போது தான் கண்டறியபட்டுள்ளது. அதாவது beans ன் எனப்படும் உள்ளது நூக்கள் நூக்களானது தனிப்பட்ட மணத்துடன் இனிப்பு சுவைக்கொண்டதாகும். நூக்களின் இலைகளும் உணவாகப் பயன்படுகிறது. நூக்கள் செடியானது மஞ்சள் அடற்பழுப்பு நிற ப~பெற்றிருக்கிறது. நூக்கள் வெளிர்பச்சை மற்றும் கருஊதா நிறங்களில் வளர்கிறது. நூக்களில் உள்ள அதிகபடியான vitamin கோ~ சத்தான இதயகோளாறுகள் வராமல் தடுக்கிறது. நூக்கள் கீரையானது உடலில் உள்ள கொழுப்பை பயன்படுத்தி பித்த நீரை உறிந்துகொள்ளகூடியது, இதன் விளைவால் cholesterol குறைகிறது நூக்கள்களில் உள்ள இதய குழந்தைபெற பெற்~ பெண்கள் பிஞ்சு நூக்களை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் நூக்களானது வயிற்றுப்பிரச்சனைகளை நீக்கும் தன்மைக்கொண்டது மேலும் ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும் நூக்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன்மூலம் குடல்நாளங்கள் உறுதிபடும் மேலும் எலும்புகளுக்கு உறுதியாகும் நம்ப ஊர்ல வந்து இப்போ வந்து ரொம்ப heat டா heat டா இருக்கு ஏனா வந்து வெப்பம் நம்ப ஊர்ல வந்து இப்ப வந்து நல்லா சூடு ஏனா வந்து நம்ப வந்து காலநிலை மாற மாற நம்பலோட உடல்ல heat டு மட்டும் ரொம்ப நம்ப மக்களால தாக்கு புடிக்கவே முடியாது அதுனால வந்து என்னனா ஹம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் உள்ளாகுறாங்க ஏனா வந்து என்ன காலநிலை வந்தாலும் மக்கள் வந்து தாங்கிபாங்க ஆன இந்த சூடு இந்த வெப்பநிலை வெப்ப காலநிலை வந்தா மட்டும் மக்களால தாங்கவே முடியாது வெளிய போனா கூட ரொம்ப heat டா இருக்கும் வெளிய போய் நம்ப வெளிய போய் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது ஏனா சூரியன் தாக்கம் அதோட வெப்பநிலை ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப நம்பல வந்து ஹம் தாக்கிரும் ஏனா வந்து அஹ் வெளிய போய் நின்னாலே நமக்கு வந்து அந்த சூட பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு மாரி உடம்பு சரியில்லாம மயக்கமாதிரி அந்த மாதிரிலா சிலவங்களுக்கு வந்துரும் சிலவங்க உடம்புக்கு வந்து ஒத்துக்கும் சிலவங்கலுக்கு அது வந்து ஒத்துகாது அதுனால வந்து என்னனா இந்த வெப்பநிலை வெப்ப heat ட மட்டும் யாராலையுமே எந்த உடம்பு நாளையும் சரி யாராலையும் தாங்க முடியாது ஒரு situation வந்து நமக்கு வந்து வந்துரும் அஹ் அதே மாதிரி என்னனா அதுனால வந்து நிறைய problem மக்களுக்கு வருது நிறைய பிரச்சனைகள் வருது ஏனா வந்து அதனால வந்து இந்த உடல் சூடு ஹம் உஷ்ணம் அதனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹம் உடம்புல எல்லாம் தோல் கிருமிகள் தோல் நோய் அந்த மாதிரி நிறைய வந்துருது அதனாலையே நிறைய பேர் என்ன பன்றாங்கனா ஹம் வீட்டு குல்லையே இருகாங்க வெளிய போக வேணா அந்த வெயில்ல எப்படி வெளில போறது இப்போ வந்து entertainment பண்ண வெளிய போகனும்னா கூட மக்கள் வந்து பொழுது போக்கு வெளிய போணும்னா கூட மக்கள் வந்து அவங்க வந்து போவமாடிங்கறாங்க ஏனா ஹம் சூடா இருக்கு வெயிலா இருக்கு எப்படி இங்க போய் நிக்கிறது அந்த beach side லா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து என்னனா சாதாரண மக்களே ரொம்ப கஷ்ட படுவாங்க ஏனா வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கனா அவங்க வீட்டு குல்லையே AC அந்த மாதிரி வச்சி அவங்க வந்து அஹ் அந்த மாதிரி இருபாங்க ஆனா நம்ப வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது ஆனா சாதாரண பாவ பட்ட மக்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது ஏனா வந்து அவங்க வந்து இந்த எல்லா காலநிலையிலும் அவங்க தாக்கிகும் தாங்கி கொள்ளனும் தாங்கிதா கொள்ளனும் ஏனா வந்து அஹ் இந்த அவங்களுக்கு ஏத்தா மாதிரி எந்த ஒரு வசதியுமே அவங்களுக்கு கிடைகாத நால அவங்க வந்து அந்த வெப்பத வந்து எப்படி இருந்தாலும் தாங்கிதா ஆகணும் அதுனால என்ன பன்றதுனா ஹம் நம்ப வந்து ஹம் வெப்ப காலநிலை வந்து நம்ப வந்து எப்படியாவது சமாளிச்சி அத வந்து அத வந்து எப்படியாவது வந்து நம்ப வந்து நம்ப உடம்ப வந்து அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ப வந்து சாப்பாட கூட அந்த வெப்ப காலநிலைக்கு ஏத்த மாதிரி சாப்டனும் ஹம் எப்படினா குளிர் காலத்துக்கு ஏத்தா மாதிரி குளிர் காலத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ப வந்த ஹம் என்ன சொல்றது heat டான ஆகாரம் எடுப்போம்

அதே மாதிரி சூடான டீ எடுக்க முடியாது அத அந்த நேரத்துல நம்ப எப்போமே என்ன என்ன நினைபோன இளநீர் ஹம் நொங்கு அந்த மாதிரி குடிச்சா நல்லா இருக்கும் ஹம் சில்லினு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் வந்து எதிர் பாப்பாங்க அதுனால heat டானா நேரத்துல வந்து நம்ப வந்து குளூர குளூரான ஆகாரங்கள் எடுத்து சாப்ட சாப்டா நம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஏனா வந்து அப்பதா நம்ப வந்து heat ட தாக்கு புடிக்க முடியும் இப்போ நம்ப வெளிய போகும் போது அந்த மாதிரி இருக்கு அதுல வெளிய போகும் போது நம்ப வந்து ஹம் என்ன சொல்றது சில்லுனு நம்ம எதுவுமே கொண்டு போகமுடியாது நம்ப வந்து எங்கையாவது ஒரு கடையில நிப்பாட்டி அந்த மாதிரிதா இந்த சூடு நேரங்கள்ல நம்ப வந்து வாங்கி சாப்ட முடியும் அதே மாதிரி வெளிய இப்ப பாருங்க நமக்கு நம்ப நாட்ல இப்போ வந்து சூடு நேரம்தா வந்துருச்சி ஏனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மழை காலம் அந்த மாதிரி இருந்துச்சி இப்போ வந்து அப்டி கிடையாது இப்போ வந்து சூடு வந்து வந்துருச்சி அந்த சூட வந்து நம்பலால தாங்கி கொள்ளவே முடியல அந்த மாதிரி ஒரு heat ட்டு வெளிய போகவே முடியல நம்ப வந்து நம்ப வந்து அஹ் வெளிய வந்து போக முடியாத ஒரு situation ல வந்து நம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வெப்பநிலையலாம் எப்படி கட்டுபடுத்தலாம்னா நம்ப வந்து என்ன சொல்றது அதுக்கு ஏத்த வந்து

மாதிரி பட்ட இந்த என்ன சொல்றது கூளிங்காண இந்த தண்ணீ ஆகாரங்கள்தா நிறைய சாப்டனும் சூட்டு நேரத்துல அதே மாதிரி பதின்கனா நமக்கு வந்து உடம்புல வந்து பாக்க போனா நம்ப மொகத்துலலா ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா இருக்கும் அது ஒதடுலா புண்ணா இருக்கும் அந்த time லலா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணலுமே அது வந்து நம்பலுக்கு வந்து சரி ஆகாது மருந்து எடுத்தாலும் சரி ஆகாது அதுக்கு வந்து அந்த சூட்ல வந்து நம்ப வந்து தப்பிக்க தப்பிக்க நம்ம வீட்லதா இருக்கணும் அப்பதா வேலைக்கு போரவங்கலா ரொம்ப கஷ்டபடுவோம் என்னனா நமக்கு வந்து வேலை செய்யிற எடத்துல AC அந்த மாதிரி என்னதா இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த சூடவந்து கட்டு படுத்தவே முடியாது ஆமா அதுனால வந்து என்னனா அஹ் நம்ப வந்து அந்த சூட்ல இருந்து நம்பள வந்து பாதுகாத்துகறது ரொம்ப நல்லது அதே மாதிரி என்னனா நிறைய பேரு இந்த வெயில் காலத்துல வந்து வெயிலா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கொடக்கொண்டு போவாங் கொட கொண்டு போய் வெயில வந்து நடபாங்க அப்ப வந்து உம் மழை நேரத்துலையும் கொட தேவ கொடை தேவபடுது ஹம் வெயில் நேரத்துலையும் நமக்கு வந்து கொட தேவப்படுது அதே மாதிரி வந்து சூடு நேரத்துல மருதாணி அந்த மாதிரிலா அரச்சி கைல வைப்பாங்க நமக்கு என்னனா சூடு தணியட்டும் அப்டின்னு சொல்லிட்டு அதே மாதிரி

அப்போ வந்து என்னனா நமக்கு வந்து உடம்புல இருக்க சூட்டலாம் நமக்கு வந்து போகும் அப்ப வந்து நமக்கு நல்லாருக்கும் நல்லா better ரா feel பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு அதேமாதிரி இந்த சூடு நேரத்துல நம்ப வந்து எப்போதுமே தண்ணீல இருக்கணும் அப்படிதா ஆசபடுவோம் தண்ணி நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ப வந்து இந்த சூடு நேரத்துல வந்து தண்ணீலே இருக்கணும் அந்த மாதிரிதா ஆசபடுவோம் ஹம் குளிக்கணும் எப்போதும் குளிச்சிகிட்டே இருக்கணும் போல இருக்கும் நம்பலோட கெட்ட வியர்வைய எல்லாம் கெட்ட கொழுப்பு வியர்வைய எல்லாமே வெளிய வந்துரும் அப்போ வந்து வெளிய வந்துரும் அதுனால வந்து நம்ப வந்து சூடு நேரத்துல வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது ரொம்ப உடம்பு சரி இந்த சூடு நேரத்துல நம்பலால வந்து எதுவுமே பண்ண முடியாது ஒரு வேலை கூட செய்ய முடியாது lite டா நம்ப வந்து வேலை செஞ்சாலே உடம்புளா வேர்த்து அந்த மாதிரி ஆயிருது அதுனால என்னனா சூடு நேரத்துல வந்து நம்ப வந்து ஹம் தாக்கு வந்து தாக்கு புடிக்கணும்னா நம்ப அதுக்கு ஏத்த ஆகாரங்கல்லா நல்லா சாப்ட்டு நம்ப உடம்ப நம்பதா பாதுகாத்துகனும் அதே மாதிரி என்னனா நம்ப எப்பையுமே இதே மாதிரியே இருக்க கூடாது நம்ப எல்லா காலநிலையையும் நம்ப வந்து தாங்கி கொல்றது மாதிரிதா இருக்கணும் அந்த மாதிரி இல்லனா வெயில் காலம் மழை காலம் குளிர் காலம் எல்லாத்தையும் நம்ப வந்து தாங்கிகின்ற ஒரு இதுவா இருக்கணும் குளிர் காலம் நம்பலுக்கு வெயில் காலம் நாலே இப்போ வந்து ரொம்ப வெயில் ஆயிட்டு ஏனா வந்து வெயில் வந்து ரொம்ப வந்து அஹ் என்ன சொல்றது முன்னாடி நம்ம போன வருஷத்த விடையும் இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப heat வந்து ரொம்ப இதா ஆகுது அதுனால இந்த செடி மரங்கள் கொடி எல்லாமே வந்து daily தண்ணீ ஊத்தலனா அதுவே வாடி போயிருது அந்த மாதிரி ஆயிடுது நம்ப வந்து என்ன பண்றது அதுக்காக வந்து daily போய் செடிக்கு தண்ணீ ஊத்திட்டேதா இருக்கணும்

அதே உம் குளிச்சிட்டு நம்ப வந்து அந்த வெப்ப நிலைய வந்து நம்ப வந்து சூடு பண்ணனும் சூட வந்து நம்ப உடம்புல இருந்து எடுக்கலாம் அதே மாதிரி என்னனா எப்பயுமே நம்ப அந்த அஹ் இந்த வெயில்ல இருக்கறது நல்லதுதா நமக்கு வந்து வெயில் சின்ன கொழந்தைங்களா வெயில்ல காட்டுவாங்க vitamin ஹம் அதுல வந்து நிறைய இது கிடைக்கும் சூரிய ஒலி பட்டா நம்ம புள்ள நல்லா அந்த கண்ணு திறக்கும் போது கண் கூசல் எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான actual லா அவங்களுக்கு அது இந்த வெயில் நேரம் இந்த சூரிய ஒளில நின்னு அலையறது ரொம்ப புடிக்கும் சிலவங்களுக்கு அந்த சூரிய ஒலி பாத்தாலே புடிக்காது ரொம்ப heat டா உடம்புல ரொம்ப heat இருக்கவங்கலாம் வெளிய போகவே மாட்டாங்க எப்போவுமே வீட்டுகுள்ளே அடஞ்சி இருப்பாங்க அவங்கலாம் வந்து ரொம்ப கஷ்ட படுவாங்க heat னாலா அது நம்ப எப்பயுமே வந்து என்ன சொல்றது வெளிய இறங்க கூட ரொம்ப வந்து feel பண்ணுவோம் வெளிய போனுமா அங்க போணுமா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ப போறதா இருந்தா கூட அத வந்து நம்ப வந்து ஆஹ் stop பண்ணிடுவோம் இப்ப இந்த heat ல நம்ப போவவேண்டா இந்த வெப்பநிலையில நம்ப வந்து ஹம் போவேணா அப்டின்னு சொல்லிடு அதுலஅஹ் அத கூட நம்ப வந்து stop பண்ணிருலாங்க அதே மாதிரி என்னனா நம்ப வந்து எதாச்சி நம்ப வந்து வெயில்ல நம்ம ஒரு dress ச காயபோடணும்னா கூட வெயில்ல வந்து போட்டா டக்குனு முன்னாடிலா காயவே காயாது ஆனா இந்த climate ல டக்குனு காஞ்சிரும் அந்த மாதிரி வந்து நம்பலுக்கு வந்து இப்ப வெப்பம் வந்துட்டே இருக்கு நம்ப வந்து நம்ம தீ இருக்குல அந்த தீய கூட நம்ப வந்து என்ன சொல்றது உடம்புல பட்டா கூட ஹம் அவ்ளோ எவ்ளோ heat இருக்குதோ சூரிய ஒலி படும் போது அவ்ளோ heat டா இருக்குது அதனால நம்ப வந்து எல்லா காலங்களிலும் நம்ப தக்கவச்சிகிறது நல்லது இந்த வெப்ப நிலை வந்து நம்ப வந்து நா எப்படி வந்து இந்த ரெண்டு விஷயத்துல எல்லாருமே வந்து அஹ் எல்லா situation னையும் நம்ப தாங்கிகொண்டுதா அந்த உலகத்துல வாழ முடியும் அதுனால வந்து இந்த வெப்பநிலை இருக்கே நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காம அதுக்கு ஏத்த வீட்ல வந்து நம்ப வந்து முருங்க கீர ஹம் தண்ணீ அத மாதிரி கீர வகைகள் கீர தண்ணீ அடுத்தது வந்து என்னனா இந்த watermelon அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஹம் juice சர்பத்து lemon அந்த மாதிரி போட்ட cooling ஆன ஆகாரங்கள் வந்து வீட்லையே போட்டு குடிக்கணும் குடிக்கலாம் அதே மாதிரி இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்டரதுனால tiffin வந்து சாப்டறது ரொம்ப நல்லது காலையில நம்ப heat ட தனிகர்துகான எல்லா சாப்பாட் எந்த சாப்பாடா இருந்தாலும் நம்ப சாப்ட்டு உடம்ப வந்து heat ட கொரைக்காம நம்ப வந்து பாதுகாத்துகறது வந்து ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரத்துல வந்து நம்ப வந்து ஹம் இளநீ குடிக்கலாம் அது ரொம்ப நல்லது அந்த வெயில் நேரத்துல நமக்கு வந்து என்ன பண்றதுனா உடம்ப heat டா வச்சிட்டாதா நமக்கு வந்து urine pass பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏனா வந்த நம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப எரிச்சலாவும் இருக்கும் ஆனா அப்போ நம்ப என்ன பண்ணனும்னா அதுக்கு நிறையா தண்ணீ குடிக்கனும் தண்ணீ குடிச்சோம்னா இந்த சூடு நேரத்துல நம்ப நெறைய தண்ணி குடிகர்தா முக்கியமான ஒன்னு ஏனா வந்து நம்ப வந்து தண்ணீ குடிக்க குடிக்கதா நம்பளோட உடம்புல இருந்து heat எல்லாம் வந்து அஹ் எல்லாமே கொறையும் அதுனால வந்து என்னனா நம்ப வந்து எல்லாத்துக்குமே நம்ப வந்து நல்ல வெப்பநிலைய வந்து நம்ப அதுக்கு ஏத்தா மாதிரி சாப்பாடு எல்லா ஆகாரங்கள் எல்லாமே அதுக் கேத்த வெப்பநிலையை கட்டு படுத்திக்கொள்ளலாம் அதுனால என்ன பண்றதுனா நம்ப வந்து அஹ் வெப்பநிலையை வந்து கொறச்சி நம்ப உடம்புல உள்ள வெப்ப நிலையை கொறச்சிட்டு நம்ப வந்து அதுக்கு ஏத்தா மாதிரி சாப்பாட்ட ஆகாரம் இளநீர் அந்த மாதிரி குடிகிறது நல்லது அதுனால வந்து நம்பலுக்கு வந்து

Hello என்ன பண்ற எப்டி இருக்க? உம் நல்ல இருக்கேன் அப்ரோ leave எல்லாம் எப்டி போச்சு hostel leave ஆஹ் எப்படி leave ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க madam

நல்ல சாப்பாடு சாப்பாடா சாப்பிட்டு இருக்கீங்க போல ஆஹ்

வேல செஞ்சேன் துணி தொவச்சே

ஆஹ் சேரி சொல்லு சொல்லு ஆஹ் என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட

மகாராணியா மக ஹம் எனக்கு? Okay okay ஆஹ் நானே போய் வாங்கிக்கணுமா

சேரி சேரி உம் car ல வந்து petrol செலவுதான் ஆச்சி ரெண்டாயிர ரூவா petrol செலவு ஆஹ்

ஆஹ் சேரி okay okay சேரி சேரி ஆஹ் அப்ரோ

ஆஹ் என்ன வீட்ல வெட்டியா தான் இருந்தேன் நா எனகென்ன நாலாம் busy man இங்க நான் college போணும் கல்லூரிக்கு கல்லூரிக்கு சென்று போயிட்டு வந்து ஆஹ் போயிட்டு வந்து ஒரே வேலை

Hostel hostel hostel வர வரைக்கும் உம் அதுனால உம்

அஹ் இங்க அவன் அவன் exam இருகிண்டு பொலம்பிட்டு இருக்கான் நீ வந்து college தொரந்துடாங்க அத தொரந்துடாங்ககிண்டு படி படிக்க~படிக்கரதுகுதான கல்லூரிக்கு போற படி ஒரு ஒரு ஒரு ஆசிரியர் ஓட பொண்ணே இப்படி சொன்னா எப்படிம அதும் ரெண்டு ஆசிரியர்

பரவால்ல நீ வந்த என்ன அவங்க போகட்டும் jolly ஆ விடு ஒரு தொல்ல முடிஞ்ச்சி

ஆமா நீ எதோ work உ நீ எதோ வேலை கேட்டு இருந்தீல அது அவன் கேட்டு சொல்றேன்ட்டு இருக்கான் சரியா ஆஹ் typing தான் correct ஆ தமிழ்ல வந்து type பண்ணா போதும் அது அதேதான் வந்துட்டே தான் இருகுமாமா நான் ரெண்டு நாள்ல ஆரம்பிச்சுடுவோம் வந்துரும் எப்ப வேணா வரும் இப்ப கூட வரும் எப்ப வேணா வரும் இந்த ரெண்டு நாளுக்குள்ள அப்டின்னாங்க so வந்து ஆஹ் வந்துச்சின்னா வந்தாகண சொல்றேன்னு சொல்லிர்கான் அது ஒன்னு பிரச்சனை இல்ல நீ எதும் worry பண்ணிக்காத அதுக்காக சேரியா ஆஹ் அஞ்சு லட்சத்தையும் சம்பாதிச்சி என்கிட்டே குடுத்திரு ஆஹ் அப்ரோ

ஆஹ் இல்ல எனக்குதா என்னோட ஆஹ் வங்கிக்குத்தான் வரும் so பிரச்சனை இல்ல நானே எடுத்துப்பேன் நக்கு ஆஹ் okay okay தரேன் தரேன் எதுக்கு laptop குடுத்ததுக்கா ஆஹ் எல்லா யார் யார் வந்திருக்கா இப்ப அங்க ஊருல இருந்து

ஓட்டு தாக்கு ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரி சேரி okay okay கூறி இருக்கியா okay பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நானும் இந்த இது அந்த website ல வாங்குனத return கேக்க கேட்டா அவனுங்க ஒழுங்கா பதில் அளிக்கவே மாட்ரானுங்க கடுப்பு ஆகுது நா வந்து complaint ஆஹ் இது consumer court ல complaint குடுதிருவேன்லாம் சொல்லிட்டேன் இன்னும் வந்து அவனுங்க குடுக்க சொல்லல சொல்லுவானுங்க பயமுருத்தனும்ல பயமுருதுனாதான் சொல்லுவானுங்க சொல்லுவானுங்க பாரு ஆஹ் அப்ரோ எப்ப வந்து உன் friend ஆ பாக்கலான்ட்டு இருக்க?

ஆஹ் okay okay இருக்குனே நம்புவுமே நா வேற இங்க கண்டிப்பா நான் night இரவு தூங்க மாட்டேன் ஏனா வந்து New year வேற celebration இங்க வேற friends கூட்டிட்டு போயிருவானுங்க என்னைய நான் இங்க new year க்கு கண்டிப்பா night தூங்க மாட்டேன் ரெண்டு மணி ரென்ற மணிக்குத்தான் என்னைய விடுவானுங்க இருந்துச்சின்னா போலாம் ஆனா என்னைய இரண்டற மணிக்குத்தான் விடுவாங்க இரண்டற மணிக்கு விட்டாங்கன்னா கண்டிப்பா தூங்கலனா எந்திரிக்க மாட்டேன் அதுனால கண்டிப்பா தூங்க மாட்டேன் நீதான் அதுனால நீதான் company குடுக்கணும்

எங்க படத்த பாத்திட்டு வந்துட்டிய வரும் போது அஹ் ஹம் சேரி சேரி திருவேணி எப்படி exam லாம் பண்ணிருக்காளமா?

சேரி விடு ஆஹ்

உம் என்ன car உ ஆஹ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆஹ் சேரி சேரி எவ்ளோ? இப்பிடித்தான் தூய தமிழ்ல பேசிட்டு இருப்பியோ தமிழ் miss பொண்ணுன ஒழுங்கா பேசு எப்பயும் போல எப்பயும் போல ஒழுங்கா பேசு ஆஹ் உம் பதினெட்டு லட்சமா car உ